மேல ரெட் கலர்ல பேனர் போட்ருக்காங்க பின்ட்டு தென்னமரோ கொடுத்துருக்காங்க.

இது ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் .

கீழ தரையில யோகா மேட் போட்ருக்காங்க ஆரஞ்சு கலர்ல .

இதுக்கு கீழ பிளாஸ்டிக் பால்ஸ் வச்சுருக்காங்க.

வெளில வந்து நறைய புல்லு கிராஸ் ஏரியாலா இருக்கு.

உள்ள வந்து லைட் செட் பண்ணிருக்காங்க கிரீன் கலர்ல .

சைட்ல வந்து பெரிய மரோ செடிலா வச்சுருக்காங்க.

வெளில வந்து ஒரு பைக் பார்க் பண்ணிருக்காங்க.

ஒரு கார் ஒயிட் கலர்ல ரோட்ல போயிட்டு இருக்கு.

வெளில வந்து பாட்ல செடி வச்சிருக்காங்க.

நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலுப்பு போது.

தூரத்தில் நறிய வீடு தெரியுது பக்கத்துல பெரிய மரோல்லா குடுத்துருக்காங்க.

பக்கத்துல பெரிய மரோ கொடுத்து இருக்காங்க.

நெறைய கடைக்குள்ள குட்டி குட்டி டியூப் லைட்லா வெச்சு லைட் ஆன் பண்ணிருக்குறாங்க.

உள்ள ரெண்டு கார் நிப்பாட்டிருக்காங்க வைட் கலர் கிரே கலர்ல .

இதுல வந்து ஒரு ஆட்டோ நிக்குது.

இது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் .

ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்னா நெறைய ஜுவல்லரிஸ் நெக்லஸ்லா குடுத்துருக்காங்க.

ஒரு பையன் போட்டோ எடுத்துட்டு இருக்கா.

இது வந்து இன்ஜினியர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க.